அங்க ஒரு ப்ளூ கலர்ல போர்டு இருக்குது அந்த இடம் ஃபுல்லாவே சுத்தி மரங்களா இருக்குது.

அங்க வந்து சோபா டைனிங் டேபிள் பீரோ கார்னர் சோபா மரத்துல சோபா எல்லாமே இங்க இருக்குது.

லைட்ல்லாம் போட்டு இருக்காங்க இந்த இடத்துல.

ரெட் கலர்ல ஒரு சேர் போட்டுருக்காங்க.

அ கதவு வந்து நல்ல பெருசா மரத்துல பண்ணி போட்ருக்காங்க இந்த கோயில் வந்து பிளாக் கலர்ல பெயிண்ட் பண்ணி மேல காபி கலர்ல பெயிண்ட் பண்ணி இருக்காங்க எல்லாருமே இந்த கோயில உத்து இறங்கி வாராங்க.

இது வந்து ஒரு ஐஸ்கிரீம் கடை இருக்குது.

அது ப்ளூ வித் ஒயிட் கலர்ல இருக்குது.

பிரெண்ட்ல சோபா எல்லாம் போட்டிருக்காங்க. பெறது கோல்ட் கலர்ல சேர் அடுக்கிருக்காங்க.

இங்க மூணு பேர் அந்த கடைக்குள்ள போறதுக்கண்டி செருப்ப கழட்டிகிட்டு நிக்கிறாங்க ஒருத்தங்க உள்ள போறாங்க.

ஒரு தண்ணி குடிக்க கூடிய ஒரு கேன் இருக்குது அப்ரோ வேஸ்ட் பாக்ஸ் இருக்கு லைட்டு போட்டிருக்காங்க கேக்கெலா வச்சிருக்காங்க.

இங்க வந்து மூணு கார் நிக்கீ.

அந்த கார்க்கு பெறத்த புல்லாவே குட்டி குட்டி செடியா நெறைய செடி வச்சிருக்காங்க.

இது வந்து ஒரு சர்ச் தான். அங்க இயேசு சி சிலுவை தெரியுது.

இந்த மேச வந்து செவ்வக ஷேப்பில் இருக்குது.

இப்ப வந்து இந்த படிக்கட்டில் கோலம் மாதிரி போட்டு இருக்காங்க இதுல சில்வர் கம்பி வெச்சிருக்காங்க.

தட்டையா நிறைய உளுந்த வடை பொறிச்சி வெச்சிருக்குபிளேட்ஸ்ல அடுக்கி வச்சிருக்காங்க ஒருத்தங்க பிளேட்டை கையில தூக்கிட்டு நிக்கிறாங்க.